முன்னாடியே விஜய்யோட wif~ விஜய்யோட sister வந்து அஹ் pregnant ஆயிடூவாங்க அப்புறம் திரிஷாவும் விஜய்யும் love பண்ணுவாங்க

அதுக்கப்புறம் வந்து last ஆ அப்புறம் விஜய் வந்து ஊரூக்கு வந்துருவாரு அவங்க தங்கச்சி அப்ப ஒரு song வரும்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

அப்புறம் center ல தான் திரிஷா வருவாங்க பாடுவாங்க

அப்ப வந்து அவர் போகணும் அப்ப இவ்~ அவங்க தங்கச்சிய பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வருவாங்க அவருக்கு வந்து cinema அஹ் theatre க்கு போய் cinema பாக்கணும் அவருக்கு ஆசை எல்லாரும் அதுக்கு இவரு ticket வாங்க போவாரு அப்போ அப்போ இன்னொரு place இன்னொரு அஹ் area வோட don வந்து என்ன பண்ணுவாங்கனா அங்க ticket வாங்க போகும்போது இவ~ இவர் போய் ticket வாங்கும்போது அவங்க வந்து அங்க wedding day க்காக எல்லாருக்கும் சேர்த்து அவஙக rowdy எல்லாருக்கும் சேர்த்து ticket வாங்குவாங்க அப்ப வந்து இவரு என்ன பண்ணுவாருனா இவங்க நான் தான் முதல் வந்தேன் கை எடுங்க கை எடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இவரு ஏதோ பேச போயி அவங்க அடிச்சிடுவாங்க அப்ப வந்து அவங்கள வந்து கத்தியால குத்தி கொலை பண்ணிடுவாங்க அவங்க இறந்திடுவாங்க அப்போ விஜய்யோட friend அங்க ஆஹ் ஹா சரி சரி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 அப்புறம் அது விஜய்க்கு தெரியவரும் யாரு என்ன பண்ணா அப்படி சொல்லிட்டு தெரியவரும் அப்புறம் இந்த ஊர்ல இருந்தா அவ்ங்க தங்கச்சிக்கு தான் problem நறைய பேர் இது பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து விஜய் வந்து marriage க்கு அஹ் வேலைக்கு போறேன் வெளியூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு

ஆஹ் வெளியூர் marriage க்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனா அவரு வந்து marriage க்கு போகமாட்டாரு சென்னைக்கு போவாரு போயிட்டு அங்க ஏன்னா வீட்ல யாருக்குமே தெரியாது அவரு சென்னைக்கு தான் போயிருக்காருன்னு சொல்லிட்டு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

அங்க போயிட்டு அப்ப ஒரு ஒரு rowdy யா அவரு வந்து இது பண்ணுவாரு எப்படி சொன்னா சாவடிச்சிடுவாரு ஒரு ஒருத்தரா அப்ப வந்து அதுல விஜய்யோட friend வந்து police ஆ இருப்பாங்க அப்ப வந்து அவங்களோட details லாம் வந்து அவரு தான் எடுத்துட்டு வந்து குடுப்பாரு

விஜய்க்கு அவரு வந்து help பண்ணுவாரு எல்லாரும் இறந்திடனும் அப்பதான் இந்த சென்னையே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

அப்புறம் வந்து ஒரு ஒருத்தரா ஒரு ஒருத்தர இறந்திடுவாங்க

so அந்த மாதிரி அவங்க sister க்கு வந்து பண்ணும்போது அங்க விஜய் இருக்க மாட்டாரு so அவங்க sister ரொம்ப feel பண்ணுவாங்க

அஹ் என்ன நடக்கும்னா ஆஹ் அஹ் அங்க வந்து சென்னைக்கு போனாருல்ல யாருக்குமே தெரியாது இல்ல அப்ப வந்து திரிஷா மட்டும் அவர விஜய வந்து ஒருநாள் பார்த்திருவாங்க ஒரு இடத்துல பார்த்திருவாங்க அப்புறம் வந்து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 சொன்ன உடனே திரிஷா என்ன பண்ணுவாங்க அவங்க கூட இருப்பாங்க விஜய் கூடஅப்ப ஒரு song வரும் அப்ப ஒரு song அ beach ல beach ல வந்து இருக்கும்போது அப்ப ஒரு song வரும் அங்க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

இது முடிஞ்சிடும் வந்து இதுல வந்து முடிஞ்சிடும் ஹம் full story யே தங்கச்சிக்காக அவங்க அண்ணன் வந்து protect பண்றான் அவங்கள ஆமாம் அப்படி தான் வரும் சரி சரி okay okay டி இது full லாவே அப்படி தான் இருக்கும் ஆனா நல்லாயிருக்கும் movie super ஆ இருக்கும் அண்ணா தங்கச்சி இது வரும் next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 தெரியவே தெரியாதா அவங்க அண்ணா வந்து கொலை பண்ணான் அப்படின்றது

அவங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியாது ஹம் திரிஷாக்கு மட்டும் தான் தெரியும் ஆமா திரிஷாக்கு தான் தெரியும் அதுவும் அவங்க சென்னையில இருக்காங்க பார்த்ததினால அவளுக்கும் தெரியும் ஹம் ஹம் சரி சரி okay டி சரி okay பாக்கலாம்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

ஹம் விவசாயம் விவசாயம்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட அடிப்படைத் தேவைகள் முதன்மையான தேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும்தான் விவசாயம் மனிதனோட விவசாயம் இல்லாம வேற எதுவுமே கிடையாதுங்க அது இருந்தா மட்டும்தான் மனுஷனால அடுத்தடுத்த step நம்ம move ஆகவே முடியும் அப்படிப்பட்ட விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு இப்ப இருக்க யாருக்குமே அவ்வளவா புரிதல் இல்ல எல்லாம் வந்துட்டு விவசாயம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல loss ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வேற வேற field க்கு போயிட்டாங்க ஆனா இப்ப நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் விவசாயம் உணவை பயிரிட்டாதான் நாம அடுத்தது அந்த அஹ் நம்ம வாழ்க்கையை அடுத்த step க்கு கொண்டு போக முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வருது அது எதுனாலே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ன்னா

எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அதை தாங்கிக்க முடியலை உடனே hospital போறோம் உடனே அங்க doctor க்கு ஊசி போட்டா ஒரே நாள்ல சரியாகணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுல வந்துட்டு சில மாற்றங்களை நாம தான் கொண்டுட்டு வரணும் அதுக்காக என்ன பண்ணணும் நம்மளே வந்து சில நம்மளால முடிஞ்ச பயிர் வகைகளை நாமளே பயிரிட்டணும் விவசாயம் வந்து இப்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அதை நம்ம மேலும் மேலும் மேம்படுத்தணும்ன்னா first என்ன பண்ணணும் நம்ம வந்து விவசாயத்தை நாம வந்து first பண்ணனும் நம்மளால முடிஞ்ச ஒரு செடிகள் மரம் plus பயிர் வகைகள் காய் இந்த மாதிரி எது நம்மளால first முடியுதோ அதை first நம்ம வெப்போம் அது மூலியமா நம்ம first விளைச்சலை எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய level பண்ணலாம் நம்ம நாலு பேத்துக்கும் நிறைய விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விதை

தண்ணி தெளிச்சு விட்டா அது முளைச்சு வர்றதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த விதைய நம்ம ஏன் மறந்துட்டோம் அது ரொம்ப கொடுமையான விஷயம் அது மறந்தது அந்த விதைய நம்ம மறந்துட்டு எல்லாம் இப்ப வந்து காலப்போக்குல எல்லாம் மாறிட்டு இருக்கு கேட்டா எல்லாம் technology development technology development ட்ராங்க அத வெச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது technology வச்சு நம்ம உயிர் வாழ முடியாது நம்ம உயிர் வாழ ரொம்ப தேவையானது எது உணவு இந்த உணவு இருந்தா என்ன பண்ண முடியும் நம்ம விவசாயம் பண்ணணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளே நாட்டு காய்கறிகளை நம்ம விவசாயம் பண்ணணும் first அதை எப்படி நம்ம பயிரிடுறது என்ன எல்லாம் ஒவ்வொரு step ஆ கத்துக்கலாம் கத்துக்கிட்டு நம்மளே நம்ம வீட்டுல இருக்கிற கொஞ்ச இடங்கள்ல போடலாம் அப்படி இடம் இல்லையா வீட்டுல ஒரு bag அப்படி இல்லைன்னா ஏதாவது மண்சட்டி இந்த மாதிரி எவ்வளவோ வந்திருக்கு இந்த இந்த bag எல்லாம் வந்திருக்கு அந்த bag ல நம்ம மண்ணைப் போட்டு அதுல மூலியமா விதைகள் நட்டு அதுல நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் பண்ணிக்கலாம் உரங்கள் நம்ம எங்கயும் வெளிய போய் வாங்கணும்ன்னு அவசியமே இல்லை போய் கடைல தேவையான அந்த chemical உரங்களை வாங்கி அந்த செடியும் வந்துட்டு நம்ம கெடுத்து மண்ணையும் கெடுத்து இதனாலதான் நிறைய நோய்கள் வருது ஏன் நம்ம அப்படி பண்ணணும் நம்மகிட்டயே இருக்கே எல்லாமே நாம ஏன் வெளிய போய் வாங்கணும் நம்மளோட daily wastage நம்ம சமைக்கும்போது வர வெங்காய cut பண்றோம்னு வச்சுக்கோங்க அதோட தொல்லி பூண்டு தொல்லி

அது மூலியமா வந்துட்டு அந்த செடிங்களுக்குத் தேவையான சத்து ரொம்ப கிடைக்கும் அது மூலியமாவே அவங்க வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடைவாங்க நம்ம வந்து சும்மா கடமைக்கு வந்துட்டு எல்லாம் பண்ணக் கூடாது நாம வந்து அதை நேசிக்கணும் விவசாயத்தை நேசிக்கிறவங்கனால மட்டும்தான் அந்த விவசாயத்தை பண்ண முடியும்

அதுதான் முக்கியமானது அந்த ஒவ்வொரு செடிகள் வைக்கும்போதும் நம்ம அவங்களை நேசிக்கணும் அதுவும் உயிர்கள்தான் அவங்ககிட்டயே நம்ம பேசலாம் ஆஹ் பேசலாம் plus வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம நல்லா பராமரிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு போயி எல்லாம் hybrid எல்லாமே இப்ப hybrid வந்துருச்சு அதனாலதான் நிறைய நோய்கள் வருது அஹ் நம்ம காலத்துல பண்டைய காலத்துல என்ன பண்ணாங்க அவங்கவங்க அந்தந்த season க்கான உணவுகளை காய்கறிகளை பயிரிட்டு அந்தந்த season க்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி உணவுகளை பயிரிட்டு சாப்பிட்டு வந்தாங்க இப்போ நீங்க எந்த season க்கு போய் என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படி வந்திடுச்சு எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் season ன்னா மே மாசம்தான் வரும் ஏப்ரல் மே இப்போ எந்த மாசம் போனாலும் மாங்காய் கிடைக்குது

விவசாயம்ன்ற அந்த இது பத்தின ஒரு சின்ன சிந்தனை கூட இல்லை எல்லாம் எப்படியோ போறோமா shop க்கு போறோமா அங்க fresh ஆ வச்சிருக்கானா அது போய் வாங்குனோமா cut பண்றோமா ஆஹ்

பு~ அந்த காய்கறிகளுக்கான புரிதலே அவங்க கிட்ட இல்லை இருந்தா மட்டும்தான் அந்த விவசாயத்தை ஒவ்வொரு காய்கறிகளுக்காக பத்தி புரிதல் இருந்தாலும் மனுஷங்க அதை நேசிப்பாங்க நேசிச்சு அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஓடுற உலகத்துல இருக்காங்க எல்லா எந்திரிக்கிறாங்க காலையில office போறாங்க வர்றோம் ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டு தூங்கிடுறோம் அதையே routine னா பண்றாங்க எல்லாத்தை விட ஒரு அருமையான விஷயம் என்னன்னா விவசாயம் அதை எல்லாரும் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க நீங்களே ஒரு ரெண்டு time பண்ணீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு result கிடைக்கும் எடுத்த உடனே எல்லாரும் நம்ம எதிர்பார்க்கக் கூடாது first நம்ம அவங்களை புரிஞ்சுக்கணும் மண்ண புரிஞ்சுக்கணும் plus அந்த செடிகளை புரிஞ்சுக்கணும் விதைகள் புரிஞ்சுக்கணும் அவங்களும் ஒரு உயிர்தான் அந்த உயிர்கள் வந்துட்டு எதையும் எதிர் பார்க்காம நமக்காக வந்து காய்கறி பழங்கள் இந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே தர்றாங்க அவங்க ஒரு உயிர்தான் so அதெல்லாம் நம்ம வந்து நேசிச்சா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் எதையும் காசு பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணோமா பண்ண முடியாது எதையுமே நம்ம யோ~ யோசிச்சுநேசிச்சு பண்ணா நல்லா பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவங்க அவங்கவங்க மாடித்தோட்ல~ தோட்டத்தை மாடித்தோட்டம் பண்ணலாம் அது மூலியமா வந்து இப்ப நிறைய பேர் வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டு காய்கறியில அந்தந்த season க்கு வந்து வைங்க அதை வளர்த்து சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு உங்க பக்கத்துல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் விவசாயத்தைப் பத்தி சொல்லுங்க நீங்களும் அதை வந்துட்டு follow பண்ணுங்க செடிகள் இப்ப மரங்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய மரங்கள் வையுங்க வெயில் season வந்தா தான் எல்லாத்துக்கும் என்ன தெரியுது மரங்கள் பத்தின அருமையே வருது அது வரையிலும் யாரும் கண்டுக்கறதே இல்ல அந்த மரங்களை அப்படியே விட்டுறாங்க மரங்கள் எவ்வளவு முக்கியமானது மனுஷன் தான் ஒவ்வொண்ணையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்றான் செடி கொடி மரங்கள் இது எவை யாரையுமே எதிர்பார்க்காது அது பாட்டுக்கு அது மழை வந்தா நல்லா வளர்றாங்க வளர்ச்சி அடையறாங்க எல்லாருக்கும் நிழல் கொடுக்கறாங்க அவங்களால முடிஞ்சது பு~ அவங்க என்ன முடியுமோ அதை தர்றாங்க ஆனா மனிதர்கள் ஒவ்வொண்ணையும் எதிர்பார்த்துட்டே

சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு செடி வைக்கிறது தண்ணி ஊத்தறது இந்த மாதிரி ஆர்வத்தை எல்லாம் சொன்னீங்கன்னாதான் அவங்களும் அதை follow பண்ணுவாங்க future ல அப்பதான் வந்து இந்த நாடு பசுமை அடையும் plus agriculture உம் வளர்ச்சி அடையும் இதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் சின்னதுல இருந்தே நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க அவங்களும் பிற்காலத்துல எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க

ஆஹ் வணக்கம் ராணி நான் அருள் பேசுறேன் எப்படி இருக்கீங்க?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 ஆஹ் நல்லா இருக்கோம் ராணி சாப்டீங்களா?

இன்னைக்கி சுண்டல் குழம்பு சுண்டல் குழம்பா? உடலுக்கு ரொம்ப அஹ் புரதச் சத்துக்களை ரொம்ப அதிகமா கொடுக்கிறது சுண்டல் சாப்பிட்டேன் சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் முருங்கைக்காய் கேரட் இதெல்லாமே செஞ்சி சாம்பார் செஞ்சேன்

பொதுவா காலை உணவெல்லாம் என்ன எடுத்துக்குவீங்க பொதுவான நாட்கள்ல? காலை உணவு வந்து இட்லி எடுத்துக் கொள்வேன்

ஹம்

தக்காளி chutney அப்போ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுகிறது ஹம் எனக்கு வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் தேங்காய் chutney ஆஹ் புதினா இல்லனா கார chutney இது இருந்தா தான் நான் சாப்பிடுவேன்

அதுவும் குறிப்பாக வந்து புதினா chutney னா எனக்கு வந்து ரொம்ப பு~ புடிக்கும் என் அம்மா வந்து ரொம்ப அழகா செய்வாங்க இந்த புதினா chutney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

வேற குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஹம் இப்ப குழந்தை வளர்ப்புங்றது வந்து ஒரு கலை தான் எப்படியெல்லாம் குழந்தையெல்லாம் வளக்குறீங்க என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்கறீங்க குழந்தைகளுக்கு? குழந்தைக்கு சத்து மாவு கொடுக்கிறோம் இப்ப வயசு மூனு ஆயிடுச்சா

அதனால வந்து காலை உணவு இட்லி மதியம் வந்து இடையில கொஞ்சம் ஆஹ் juice உ orange juice உ ஏதோ ஒரு carrot உ juice உ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

உலர் திராட்சை உலர் திராட்சை கருப்பு திராட்சை எது கிடைக்குதோ அதை வச்சு

கொஞ்சம் வாழைப்பழங்கள் வாழைப்பழம்லாம் கொடுங்க நிறைய குழந்தைகளுக்கு ஆஹ் மலை வாழைப்பழம் கொடுக்கிறோம் எதையும் fridge ல வைக்காததா கொடுக்கிறோம் உம் உம் மிக அருமையான பழக்கம் இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த குளிர்சாதன பெட்டிகளில்ல வந்து நம்ம வந்து வச்சு குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துதோம்ன்னா நம்ம உடல்லல உள்ள எதிர்ப்புத்திறன் எதிர்ப்புத்திறன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது

அதிக அளவு குளிருல வந்து வைக்கிறதுனால அதுல அந்தப் பனித்தண்ணீ வந்து கலந்ததுருது mix பண்ணி

அதை எடுத்து நம்ம~ அதை எடுத்து நம்ம அப்படியே இது பண்ணி சமைக்கும்போது அது அப்படியே உடலுக்கு வந்து தீங்கானதா தான் வந்து மாறுது எல்லாமே

ஒரு செய்யும்போது இது கெட்டுப்போகாம இருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஆனா அதனால தான் நமக்கு பெரும்பாலான பிரச்சினைகள் வந்து பெரும்பாலும் அதுல தான் இருக்கு ஆனா அதுல இருக்க சத்துக்கள் எதுவும் கிடையாது ஆமாம் சத்தும் கிடையாது அதே போல இந்த Cooker ல சமைக்கிறதயே பெரும்பாலும் நான்லாம் தவிர்த்துவிட்டேன் எதுனாலும் Cooker ல வைச்சி சமைக்காம தான் நானும் இத்தன நாள் உணவு வகைகள் எல்லாமே சாப்டுட்டு வரேன் நான் பிறந்ததிலிருந்தே cooker use பண்ண மாட்டேன் எனக்கு அது சரியா தெரியாது அதனால வடிச்சிக்கிறது மட்டும்தான் ஹம் okay வடிச்ச கஞ்சியில கூட ஆஹ் கொஞ்சம் வெண்ணை போட்டு உப்பு போட்டு சுட சுட இருக்குற கஞ்சில வடிச்ச கஞ்சியில உடனே அதுல கொஞ்சம் வெண்ணயும் உப்பு போட்டு குடிச்சோம்னா வயித்தில புண் இருந்தா ஆறிடும் ரொம்ப நாள் பட்ட புண்ணா இருந்தாலும் ஆறிடும்

மஞ்சள வந்து தண்ணில போட்டு அத வந்து வாய் கொப்புளிக்க சொல்லுவாங்க மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் போட்டு அது வந்து வயத்துக்கு வந்து நல்லது. அப்படி இல்லன்னா அதிக அளவுல வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லையா

தேங்காய் பால் வந்து மிக அதிக அளவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டாலே நமக்கு வந்து உடல்ல தேவையில்லாத பிரச்சினைகள் ஹம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை வந்து இருக்குல்லயா

மணத்தக்காளிக் கீரையை வந்து நாம வந்து உண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம உணவுல இருக்கிற தேவையில்லாத பாக்டீரியா அதுக்கப்புறம் இந்த புண்ணு ஆஹ் கோ~ புழுக்கள் வைத்தில இருக்கக்கூடிய சிறுசிறு புழுக்கள் இது எல்லாத்தையுமே அது வந்து மொத்தமா வந்து அழிச்சிடும் இந்த மணத்தக்காளி கீரை. அதுவும் உடலுக்கு வந்து அதிக செரிமான தன்மையை வந்து நமக்கு வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிடும் கொடுத்திடும் தினமும் ஒரு spoon நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் உடல்ல வந்து எ~ ஆஹ் எண்ணெய் பசை எப்படி சொல்றது வயித்துல புண்ணு இந்த மாதிரி இருக்கிறது வந்து அதிகமாக வராது காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கிட்டு ஒரு spoon நெய் பசு நெய்

ஹம் மிகவும் அருமையாக சொன்னீர்கள் இப்ப பொழுது போக்கிலலாம் என்னென்னல்லாம் பண்ணுவீங்க பொழுது போக்கிற்காக? பொழுது போக்கிற்காக நான் என்ன பண்ணுவனா என் பையன் இருக்கான் நான் என் பையன் கூட விளையாண்டுட்ருக்குறேன் கோயிலுக்குப் போவோம்

அப்புறம் என்ன பண்றது ஆஹ் வண்டியிலே அக்கா பையனை கொண்டுபோய் school ல விட்டுட்டு வருவோம்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

ஹம் மிகவும் அருமையாக சொன்னீர்கள் வேற இப்ப உங்களுக்கு நிறைய கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா நிறையா?

இப்ப நீங்க கடவுள வந்து என்ன உங்களுடைய கடவுள் என்னென்ன க~ கோவிலுக்கெல்லாம் நீங்க வந்து போவீங்க அதிகமா? தினமும் நான் போறது வந்து திருஆவினன்குடி பழனி மலைக்கு கீழ இருக்கிற திருஆவினன்குடிக்கு தினமும் போவேன் ஹம் இப்பவும் இருக்கா அந்த பழக்கமெல்லாம்?

ஆஹ் மிகவும் அருமையான பழக்கம் பழனியெல்லாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறுல இருந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு சாமி கும்பிடுற இதுவுமே வந்து பார்த்தீங்கனா குறைஞ்சு போயிடுச்சு பெரும்பாலும்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

ஹம் அதனால பெரும்பாலும் கோயிலுக்கெல்லாம் போறதில்ல. இப்ப பழனி திருஆவினங்குடின்னு சொல்லும் போது தான் வந்து ஞாபகம் வருது அஹ் முருகனோட அறுபடை வீடுகள்ல வந்து ஒன்றானது வந்து பழனி மலை முருகன்

ஆஹ் படிச்சிருக்கேன் கொஞ்ச கொஞ்சம் தெரியும் எனக்கு

முதல்ல பழ~ பழனிங்கிற பெயர்ல இல்ல பொதினிங்கற பெயர்ல இருந்தது

நாளடைவில அது பழனி அப்படின்னு மாறிடுச்சு ஹம் முருகன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஞானப்பழத்தை வாங்குறதுகாண்டி உலகத்தை சுத்தி வரும்போது அண்ணன் போய் வாங்கிக்கிறாரு அப்பா அம்மா தான் உலகம்ன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வந்த இடம்தான் பழனி

அப்படின்னு கதை சொல்லுவாங்க ஹம் புராண கதைகள்ல வந்து இந்த இருந்து கிட்டதா வந்து சொல்றாங்க

பழனி மலையில பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த மலையில வந்து நிறைய மூலிகை தாவரங்கள் நிறையா முனிவர்கள் அதுக்கப்புறம் ரிஷிகள் இந்த மாரியெல்லாம் வாழ்ந்ததாக வந்து சொல்றாங்க அதெல்லாம்

ஹம் ஆஹ் இந்த மாரி நறைய பேரு கொண்டு வந்து விட்டிருக்காங்க. அதுமட்டும் இல்லாம காலையில நாலு மணிக்கு சஞ்சீவி காத்துன்னு சொல்லுவாங்க கிரி சுத்தி வரும்போது அது வந்து எல்லா மூலிகைகளும் கலந்திருக்கும்